சிலாப் இல் கண்டிஷனல் பிரான்ச்சிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ஐ பயிற்சி செய்ய சிலாப் கன்சோல் விண்டோ வை உங்கள் கணினியில் திறக்கவும்
இரண்டு வகை கண்டிஷனல் constructகளை சிலாப் இல் பார்க்கலாம்
அவை if then எல்சே கன்ஸ்ட்ரக்ட் மற்றும் select கேஸ் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்
கொடுத்த கண்டிஷன் பூர்த்தியானால் statementகளின் ஒரு தொகுதி இயங்க ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் உதவுகிறது
ஒரு உதாரணத்தை பார்க்கலாம்160 ந் எக்குவல் டோ 42
ஐஎஃப் ந் எக்குவல் டோ எக்குவல் டோ 42
டிஸ்ப்
தே நம்பர் இஸ் 42 ஐஎஃப் கன்ஸ்ட்ரக்ட் ன் எண்ட்
இங்கே எக்குவல் டோ என்ற அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் வேரியபிள் ந் க்கு 42 ஐassign செய்கிறது
மேலும் எக்குவல் டோ எக்குவல் டோ என்பது எக்வாலிட்டி operator160 இது வலப்பக்கமும் இடப்பக்கமும் உள்ள ஆப்பரண்ட் களின் சமநிலையை சோதிக்கிறது
இந்த கேஸ்
ந் மற்றும் 42 தரும் விடை பூலியன் இல் உள்ளது
இங்கே முதல் வரிக்குப்பின் உள்ள காமா கட்டாயமில்லை மேலும் தேன் கீவர்ட் உம் கட்டாயமில்லை
அதை ஒரு காமா அல்லது கேரியேஜ் returnஆல் மாற்றி அமைக்கலாம்
எண்ட் கீவர்ட் ஆனது ஐஎஃப் கன்ஸ்ட்ரக்ட் ஐ முடிக்கிறது
ஸ்கிரிப்ட் ஐ இயக்குகையில் பின்வரும் வெளியீடு கிடைக்கும் இது வரை நாம் ஒரு கண்டிஷன்
ட்ரூ எனில் statementகளின் ஒரு தொகுதியை இயக்குவதைக் கண்டோம்
இப்போது ஒரு கண்டிஷன்
பால்சே எனில் வேறொரு statementகளின் ஒரு தொகுதியை இயக்குவதைக் காணலாம்
அல்லது இன்னொரு கண்டிஷன் உம் திருப்தி செய்யப்படுகிறதா என சோதிக்கலாம்
இதை முறையே எல்சே அல்லது எல்சீஃப் கீவர்ட் களால் செய்யலாம்
செய்முறை இதோ இந்த உதாரணத்தில் 54 ஐ வேரியபிள் ந் க்கு அசைன் செய்துள்ளோம்
மேலும் ட்ரூ கண்டிஷன் க்கு ஐஎஃப் ஆலும் பால்சே conditionக்கு எல்சே ஆலும் விவரத்திலுள்ளபடி சோதிக்கிறோம் இதை வெட்டி சிலாப் கன்சோல் இல் ஒட்டி enter ஐ அழுத்துகிறேன் வெளியீட்டைப் பார்க்கலாம் கவனித்து இருந்தால் மேலே காட்டிய உதாரணத்தில் பல வரிகள் உள்ளன
அவற்றை ஒரே வரியிலும் பொருத்தமான semicolonகள் மற்றும் commaகளுடன் எழுத இயலும்
இதை வெட்டி சிலாப் கன்சோல் இல் ஒட்டி இயக்க enter ஐ அழுத்துகிறேன்
செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பல கிளைகளை தெளிவாக எளிய முறையில் சேர்க்க உதவுகிறது
ஒரு வேரியபிள் இன் மதிப்பைப்பொருத்து கேஸ் கீவர்ட் க்கு பொருத்தமான ஸ்டேட்மெண்ட் ஐ செயலாக்க வைக்கிறது
தேவையான அளவு கிளைகள் இருக்கலாம்
இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம்
ஒரு வேரியபிள் ந் க்கு 100 ஐ அசைன் செய்வோம்
மேலும் caseகள் 42 54 மற்றும் எல்சே ஆல் பிரதிநிதிக்கப்பட்ட ஒரு டிஃபால்ட் கேஸ் ஆகியவற்றை சோதிப்போம்
வெட்டி ஒட்டுகிறேன்
enter செய்க வெளியீட்டைக் காணலாம் இத்துடன் சிலாப் இல் கண்டிஷனல் பிரான்ச்சிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
இந்த டியூட்டோரியல் இல் கற்றது ஐஎஃப் எல்சீஃப் எல்சே ஸ்டேட்மெண்ட் மற்றும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்
சிலாப் இல் உள்ள இன்னும் பல functionகள் பின் வரும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் களில் சொல்லப்படும்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
மேலதிக தகவல்களுக்கு இங்கே செல்க
இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா